அஹ கிருஷ்ணா அவன் ஓவியா கருணாகரன் வாடா வாடா வாடா பன்னி மூஞ்சி வாயா

death ஆகி ஆவியாகி அந்த விட்டுக்கு பேயா வந்துட்டே இருப்பாங்க அது routine னா நாந்துகிட்டே இருக்கும்

அது எதோ ஒரு நாள் அமாவாசையோ ஏதோ அப்ப மட்டும் செத்தா அது routine நடந்துகிட்டே இருக்கும்

அஹ அப்போ வந்து நீ அந்த வீடியோ பாத்தியா அந்த பீச்ல இருக்கிறது எப்டின்னு வீடியோ பார்க்கல அவங்க சொன்னாங்க அங்கதான் நடந்துருச்சு இங்க எல்லாம் எதுவும் பெருசா நடக்கல அப்படின்னாங்க

அதாவது நான் என்ன சொல்றது உண்மையா வர bus உருப்படியா இல்ல இந்த மாதிரி ஏதாவது பேய் bus ல ஏறி தொலஞ்சிடோம்னா என்ன ஆகிறது?

வர்ற bus உண்மையான bus அஹ பேய் bus னு தெரியாது நமக்கு

பல பழைய காலம் மாதிரி நடந்து நடந்தாச்சும் போயிரணும் பஸ்ல போனா இது பேய் பஸ்ஸா நல்ல பசன்னு தெரியது

கடவுளை இது உண்மையாவே நடந்துச்சா இல்ல படத்துக்காக இவன் அப்படி சொல்றானா உண்மையாவே இதுல இருக்கிற கான்செப்ட் தான் அது ரிபீட் ஆகும் அதை பேஸ் பண்ணி நிறைய படம் எடுத்து இருக்காங்க

சரி அப்ப பிஜிஎம் வந்து repet ஆகுதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சதுனா

அப்போ எல்லாரும் போய் வந்து என்ன நடக்குது அது உண்மையா அப்படின்னு பார்க்க யோசிபங்களா

ஆமா அதெல்லாம் பார்த்து தான் இந்த டைரி படத்தோட end ல ஒரு நியூஸ் பேப்பர் cuttings ல காட்டுவாங்க இல்ல

அதெல்லாம் வந்து அதோட இருந்தா நினைக்கிறேன் அங்க நடந்தது என்று தான் நினைக்கிறேன்

இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா அங்க இருக்கிற மக்கள் வந்து

அப்போ நம்ம ஊருல ஊட்டில இப்படி ஒரு பஸ் வருதாம்மா இது வருதான் பா அது பேய் bus பா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனால

ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா adventure try பண்றேன் மண்ணாங்கட்டிய try பண்றேன்னு சொல்லிட்டு

அதே மாதிரி பீஜிங் அப்படி இருக்குன்னா அதை பற்றியும் பேசி அதை பத்தி உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இருப்பாங்க இல்லனு கேக்குறேன்

: அப்படியே அது வந்து ஆக்சிடென்ட் ஆனாலும்

: அது பேய் தான் வருது யாருக்கும் தெரியாது

: ஏதோ ஒரு accident மாரிதான் காட்டுவாங்க அந்த டைரி படத்திலேயே அப்படித்தானே தெரியாது

எதோ Thirteen அன்னைக்கு மட்டும் accident ஆகிகிட்டே இருக்கு அப்படின்னு

நீங்க ஏன் வந்து அடுத்த வருஷம் போற tour அஹ February Twenty nine .க்கு மாத்த கூடாது February Twenty nine தான் போறோம் two thousand twenty four ல ஓ twenty four ல அதான் லீப்யறு அதானே ஏதாவது தெரிதான்னு பார்ப்போம் ஓ அப்போ போக போறீங்க இதுக்கு மெனக்கிட்டு எங்கள மாதிரி கோயம்புத்தூர் பசங்க எத்தனை பேர் வராங்கன்னு யாருக்கு தெரியும் எங்கள மாரி படம் பாத்தா எல்லாரும் வந்து நிப்பாங்க நினைக்கிறேன் அப்போ bus conductor வெளியே வந்து அள்ளிப்போட்டு போயிருவாரு

அம்மா சும்மா இருந்த கல்யாணம் பண்ணி வச்சிட்டு தேவையில்லாம

இவளும் அந்த பொன்னே MLA அந்த பொண்ணோட அப்பாவே MLA னு இவளும் வாய மூடிட்டு இருக்க மாட்ட இவ்வளவும் risk ஆகி இவர் சொல்லவே இல்ல எங்க அப்பா MLA னு

எல்லா எங்க அப்பா தான் உங்க அப்பா என்ன பண்றாரு MLA னு சொன்னா உடனெ எல்லாரும் shock ஆகி திரும்பிபாதாங்க

நீதான் அது மட்டும் இல்லாம எங்களையும் போட்டு வச்சிருக்கீய

அவ அங்கேயே விட்டிருந்தான்னா bus கதையே இருந்திருக்காது நான் இன்னும் நினைச்சேன் கிளைமாக்ஸ் லவ் வந்து அந்த ஹீரோ bus ல எரன்ல

ஆமா சரி இவன் அந்த accident டாவது காப்பாத்தி அவங்க அம்மா அப்பாவ காப்பாத்தி அந்த மாதிரி சீன் வச்சிருப்பாங்கனூ நினைச்சேன்

இல்ல இவன் வந்து இவனுக்கு தெரியும் இவங்க அம்மா அப்பா இது தான்னூ

இவனுக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது இல்ல

இல்ல அந்த bus வந்து ஏன் இவன் கண்ணுக்கு தெரியுதுன்னா அவன் வந்து ஆரம்பத்துல என்ன சொல்லுவாங்க இப்போ இந்த case எனக்கு தானா வந்துச்சு இதற்கான குழுவும் தானா வரும்னு நினைக்கிறேன் அப்புறம் அவன் என்ன சொல்லுவான் என்றால் இந்த incident இந்த மாதிரி தான் நடந்துச்சு ஒரு சக்தி எனக்காக காட்டுறதுக்காக தான் இந்த bus மறுபடியும் வந்து இருக்கு அப்படி நினைப்பான்

இருக்கும்போது அவனுக்கு அவன் பண்ற investigation க்கு ஒரு solution கிடைச்சா போதுமே தவிர அவன் வந்து அவங்க அம்மா அப்பாவை பாக்கணும்னா அந்த பேய் கிட்ட வண்டி நிறுத்து அப்டினு சொல்லணும் அது எப்படி நிறுத்தும்

நிருத்தும் நிருத்தாதா செய்யும் casual தானே இருக்கானுங்க இவங்க

அதாவது அந்த accident bus கீழே விழுகுது இல்ல

கீழ விழுகும் கீழே விழுகும் போது யார் யாரெல்லாம் passenger அவங்க

அதாவது present ல இருக்கிற யார் ஏறி இருந்தாலும்

அந்த இது வரும்போது இறந்துடுவாங்க

முன்னாடி stop வரைக்கும் இறங்குறவங்க இறங்கிட்டான் அவங்க உயிரோடுதான் இருப்பாங்க

சரி அப்ப நீ ஒன்னு பண்ணுங்க twenty four நீங்க போங்க

நீங்க பொய்ட்டு பதிமுனாவது பெண்டுன நீங்க பதினலவாது பெண்டில இறங்கிடுங்க

சரி அதுல என்ன நடந்துச்சுன்னு நீங்க எடுத்து ஒரு vlog போடலாம்

பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுங்க

என்ன பண்ற Rohith நானா? ம்ம். இப்பதான் குளிச்சிட்டு, கிளம்பிட்டு இருக்கேன் ஓஹோ! இன்னைக்கு என்ன function ? எங்க கிளம்பற? இங்க relative ஒருத்தவங்களுக்கு, இன்னைக்கு birthday . ஆஹா

இல்லை, ஒரு party , என் friend எல்லாம், அவங்க birthday party celebrate பண்றாங்களா? ஏதாவது, ஒரு நல்ல restaurant ஓ, hotel மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தேன்

அ, hifi ஆ இருந்தாலும், ரொம்ப hifi ஆ எல்லாம் வேணாம். ஓரளவுக்கு ஓரளவுக்கு, நல்லா food ம் நல்லா இருக்கணும், நல்லாவும் இருக்கணும், அந்த மாதிரி வந்துட்டு, friends எல்லாம் சேர்ந்து போற மாதிரி, நல்லா enjoy பண்ற மாதிரி இருக்கணும்ன்னு சொல்லிட்டு, கேட்டிருந்தாங்களாம். நான் வேற, ஆ, கோயம்புத்தூர் புதுசு, அதான் எனக்கு தெரியலை. அதான், உனக்கு எதாவது தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு, கேட்கலாம்ன்னு கூப்பிட்டேன் என்ன birthday party யா? ஆ பர்த்டேன்னும் சொல்லலாம். என்ன சொல்றது? பர்த்டே பார்ட்டிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க.

ஆ, கோயம்புத்தூர்ல வந்து, unlimited சாப்பிடுற மாதிரி போலாம்ல ம், ஆமா, அவங்க எல்லாருமே அந்த, என்னோட friend ஓட எல்லாருமே வந்து, நல்லா, கொஞ்சம் நல்லாவே, சாப்பிடற மாரி, ஆளுங்கதான். கொஞ்சம், rate உம், reasonable ஆ இருக்கணும். நல்லாவும் இருக்கணும். Especially , non veg உம், நல்லா சாப்பிடுவாங்க. இங்க, veg hotel ன்னா, அன்னபூர் நால்லாம் போடலாம். Non veg ல, இவங்கள, இவங்களுக்கு கூட்டிட்டு போனா, கட்டுபடி ஆகணும் அந்த மாதிரி, ஒரு hotel தேவைப்படுது. அதான், உனக்கு, ஏதாவது சொல்லிட்டு